அஹ் சாரு mobile use பண்ணிட்டு இருந்திருக்குது

அப்ப வந்து ma'am வந்துட்டாங்க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

சரி ஆனா~ அந்த பொண்ணு மட்டும் மாட்டிகிச்சா தனியா? சாருவால எல்லா பொண்ணுங்களும் மாட்டிக்கிட்டாங்க அவ மட்டும் மாட்டிக்கிட்டா அப்புறம் second year பிரசன்னா பொண்ணு வந்து சொல்லிடுச்சாம்

ma'am எல்லாருமே mobile வெச்சிருக்காங்க ma'am அப்படின்னுட்டு

ஹம் அவங்க parents கிட்ட parents அடுத்த நாள் கூப்பிட்டு வரச் சொல்லி இருக்காங்க mobile குடுத்து அனுப்பிச்சிட்டு

இதெல்லாம் யாருக்கும் தெரியாது secret அதனால சாருகிட்ட யாருமே பேசல third year ல யாருமே நாலு girls மே ஓஹோ அதான் தனியா உட்க்கார்ந்திருக்கு அதனாலதான் இப்ப வரதே இல்லையா? பேசறதில்ல நான் மட்டும் ஏன் வரணும்?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

உடம்பு சரியில்ல உடம்புல கொஞ்சம் problem அதனால வீட்ல college யே போக வேணான்ட்டாங்க நானும் message பண்ணேன் என்கிட்டயும் அப்படி தான் சொல்லுச்சு

arts லயா அப்ப twelfth முடிச்சு வந்துச்சா அந்தப் பொண்ணு இல்ல tenth முடிச்சு வந்துச்சா?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 ஹம் next sem ல join பண்ணுதாம்

உடம்பு சரியில்ல அப்படின்னு செல்லுச்சு சரி சரி okay அதுக்குன்னு ஒரு practical கூடமா practical க்கு mark போயிடுச்சுனா என்ன பண்றது வந்து எழுதிட்டாவது போயிருக்கலாம்ல சும்மா வந்திருந்தா pass போட்டு விட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்

சரி நான் அடுத்த time பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு அப்ப அது இனிமேல் வர்றாதுங்கிறீங்க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 அப்படின்னு சொல்லவேணாம் மனசுக்கு பிடிச்சிருக்கு சரி அவங்க love பண்ணிட்டு போறாங்க ஆனா இருந்தாலும் என்னமோ ரொம்ப பையன் அப்படியே rugged boy மாதிரியே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

ஒரு ஆறு மாசம் சின்ன பையன்னு நினைக்கிறேன் சரி சரி bro அதுக்கு கம்முனு நீயே love பண்ணியிருக்கலாம் first உ இந்த பொண்ணு அவங்க~ அந்த பையனோட அண்ணனுக்கு பேசினது

அப்புறம் அது வேணானுட்டாங்க போல அவங்க அண்ணன் வேற பொண்ணை love பண்ணுவான் போல

இவங்க தம்பியவே அவங்களோட தம்பியவே love பண்ண ஆரம்பிச்சுடுச்சு ஓஹோ அப்படியா?

பொங்கல் celebration லாம் படுமோசம் bro ஒருநாள் extra நீ leave எடுத்திருக்க bro நான் அன்னைக்கு வந்து வெளியே போயிருந்தேன் school friends கூட அதனால அன்னைக்கு வரல

எங்களதெல்லாம் ஐயோ சாமி எவன பாத்தாலும் அப்படியே குடிச்சுட்டு சுத்திட்டே இருக்கானுங்க என்ன பண்றதுனே தெரியல? ஒண்ணும் முடியல bro வீட்டு~ வீட்டவிட்டு நான் வெளியவே போகல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

ஒரு மாதிரி உடம்பு அப்படியே அலைச்சல் ஆன மாதிரி ஆயிடுச்சு கை, கால்லாம் சரியான வலி ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே போய் படுத்துக்கிட்டேன் அப்படியே படுத்துக்கிட்டு அப்புறமேலு night எங்க அம்மா தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க அப்புறமேல் படுத்து தூங்கன உடனே கொஞ்சம் பரவாயில்லை இப்பயும் அப்படிதான் இருக்கு ஆனா ரொம்ப உடம்பு tired ஆ இருக்ககிறமாதிரி இப்ப இல்ல கொஞ்சம் நேத்தை விட கொஞ்சம் இன்னைக்கு பரவாயில்லை ஆனா உடம்பு நேத்தெல்லாம் சு~ சுத்தமா முடியாத மாதிரி ஆயிடுச்சு bro

leave போட்டிருக்கலாம் தான் நான் இல்லன்னு சொல்லல. காலையில உடம்பு அதே மாதிரி இருந்திருந்தா leave போட்டிருப்பேன் இப்ப கூட light ஆ கண்ணு எரி~ எரியற மாதிரி இருக்கு கண்ணில இருந்து அப்படியே தண்ணி வருது உடம்பு அப்படியே heat ஆ இருக்கிற மாதிரி கண்ணு அப்படியே கண்ணு அப்படியே heat ஆ இருக்கிற மாதிரி சூடானா எப்படி இருக்கும் bro அந்த மாதிரி இருக்கு உடம்பு

கண்ண பாத்து~ அதான் கண்ண பாத்து பேசவே முடியல முதல்ல மாத்திரை medical ல போய் மாத்திரை இருந்தா வாங்கி காய்ச்சல் மாத்திரை ஒரு இரண்டு போடணும் ஹம் நாளைக்கு ஒரு நாளுதான் college மறுபடியும் ரெண்டு நாள் leave விடுவாங்க சொன்னாங்களா என்னமோ ரவி sir இருந்துகிட்டு college உங்களுக்கு தொடர்ந்து sun~ saturday கூட உங்களுக்கு conform co~ college இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவர் அப்படிதான் bro சொல்லுவாரு ஆனா saturday compul~ saturday ஆனா compulsory leave leave இல்லைனா வந்து இந்த college யே வேணா அப்படின்னு போயிட வேண்டியதுதான் எனக்கு தெரிஞ்சு IV அடுத்தவாரம் வெள்ளிக்கிழமைலாம் கிளம்பிருவோம் நினைக்கிறேன் bro

நான் வர்றது கொஞ்சம் doubt தான் bro இருந்தாலும் ma~ minimum maximum நான் கேட்டுப் பார்க்கிறேன் இல்ல bro அதெல்லாம் இல்ல வந்துருங்க

இந்த time உ கையிலே காசு சுத்தமா இல்ல ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு முந்நூறு, நானூறு ரூபாய் இருக்கும் கையில அவ்வளவுதான் அதுவும் பொங்கலுக்கு எங்க அம்மாயி வீட்டுக்கு போனதனால எங்க அம்மாயி ஒரு ஐநூறு ரூபாய் தந்தாங்க காசு அதைத்தான் வெச்சிருந்தேன் அதையும் pouch order போட்டு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

ஆமாம் போனா ஆமா அப்ப நம்ம தான் third year வந்தாதான் நல்லாயிருக்கும் கடைசி sem உ போய் தான் ஆவணும் இந்த sem ல முதல்ல வந்து நம்மளுக்கு முதல்ல pass ஆவரனா இல்லையா எனக்கு doubt pass வந்து ஆயிடுவேன் bro easy ஆ pass ஆயிடலாம் bro மூணே மூணு theory paper தான்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

நம்ம இப்படியே முடிச்சிட்டனா bro engineering நீ போய் எந்த college போய் சேர்ற? இங்கேயே போட்டா போடுவேன் bro இல்லனா வேற college இவரு சொன்னாருல்ல அந்த மாதிரி AI based course join பண்ணலாம்னுட்டு இருக்கிறேன் bro

தேடுறேன் எங்க இருக்குதுன்னிட்டு AI based course கண்டுபிடிச்சிட்டு அங்க எல்லாம் போய் சேர்ந்திடலாம் போய் பாக்கறேன் நான் இருந்துகிட்டு அங்க சென்னையில ASE ன்னு ஒரு AAAES னு ஒரு college அப்பா சொன்னாரு அங்க வந்து அப்பா photographer association ல free seat இருக்காம்மா அதனால சரி அப்படின்னு சொல்லி அதுல சேர்ந்திரு தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாரு அங்க அந்த course இருக்குதான்னு பாருங்க bro AI based

இல்லைனா வேற college ல join பண்ணிடலாம்

வெளியில போய் மாதிரி தங்கி படிப்போம் ஒரு மூணு வருஷத்துக்கு போவோம் அப்பதான் ஒழுங்கா படிக்க முடியும் அப்படி தான் பாக்குறேன் இல்லனா நான் ஏன் அவ்வளவு தூரம் போப்போறேன் அப்படி போனா ஒண்ணுமில்ல bro நீ படிக்கணும்னு நினைச்சா எங்க இருந்தாலும் படிக்கலாம் bro வீட்ல தனியா விட்டுட்டு போறதுக்கு எங்க அம்மா அப்பா அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க வீட்ல அடிக்கடி தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கே பயமாயிரும் நான் ஒருத்தன் கூட இருக்கிறதனால கொஞ்சம் சண்டை வந்து கொஞ்சம் control ஆ போகும் இல்லைன்னா எங்கம்மா இருந்துட்டு கோச்சுக்கிட்டு அம்மாயி வீட்டுக்கு போயிட்டாங்கனா அங்க நான் போய் அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி வாமா வாமான்னு சொல்லி கூப்பிட்டு கெஞ்சிட்டிருக்க வேண்டியதாயிருக்கும் அதுவும் கொஞ்சம் வாஸ்தவம்தான் நம்ம college ல AI based course இல்லதான எனக்கு சரியா தெரியல bro நான் வேணா~ ஏன்னா அவர்ட்டயே கேட்டு பார்க்கலாம் ஹம் AI based course என்னன்னான்னு அவர்கிட்டயே கேட்கலாம் bro ஆஹ் அப்படி என்னென்ன அவருக்கு salary வந்து நாற்பத்தைந்தாயிரமாம் bro பரவாயில்லை better தான் நாற்பத்தைந்தாயிரம் வர்றதெல்லாம் பரவாயில்லை

ஆமா அவரு சொல்றத பார்த்தாலே புரியல pressure உங்களுக்கு வந்து mentally pressure தான் அதிகமா இருக்கும் மத்தபடி work கம்மி ஆனா அந்த தூக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணனும் அப்படிங்கற அள்வுக்கு தான் சொன்னாரு அதெல்லாம் எனக்கு normal லாவே நான் night லாம் தூங்க மாட்டேன் bro எனக்கு ஒண்ணும் பிரச்சனையில்ல night தூங்கவே இல்ல bro நேத்து night உ வந்து குளிர் காலம் தான இருந்தாலும் என் room ல ஜன்னல்லாம் சாத்திட்டு fan ஏ போடாம படுத்திட்டேன் அப்படி தூக்கம் வந்துடிச்சு எனக்கு ஆனா இருந்தாலும் அந்த heat அப்படியே இருக்கிற மாதிரியே ஒரு feeling உ ஆனா கொஞ்சம் பரவாயில்லை கொஞ்சம் நல்லாயிருக்கேன் இப்ப கண்ணெல்லாம் பயங்கரமா எரிச்சல்லாயிடுச்சு ஹம் என்னா bro life படிக்கணும் bro அதான் என்ன பண்றது? ஹம் நானும் என்ன எடுக்கிறதுனே தெரியாம இருக்கிறேன் computer based எடுக்கணும்னு அதான் என்னான்னே தெரியாம இருக்கிறேன் இன்னும் ஹம் முதல்ல இத இத முடிச்சிட்டு அப்புறம் மேலு என்னன்னு சொல்லி ஒரு fresh ஆன ஒரு இது correct ஆ நம்ம clear ஆ ஒரு இந்த இது எடுக்கிறோம்ன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி எடுக்கணும் ஆமா bro எங்க வீட்லயெல்லாம் என்னை மலை போல் நம்பியிருக்கறாங்க சரி பையன் படிச்சு வந்திடுவான் நாமெல்லாம் ஒட்டுக்கா படிச்சு ஒரே மாதிரியே job போயிருந்தா எவ்வளவு jolly ஆ இருந்திருக்கலாம் ஒரே room எடுத்து தங்கிட்டு அப்படி எல்லாத்துலயும் நம்ம இப்ப எப்படி இருக்கோம் jo~ college ல jolly ஆ சுத்திட்டிருக்கோம் அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்ன்னு யோசிச்சு பாருங்க

பாக்கலாம் bro அப்பா free seat ங்றதனால அங்க போய் join பண்ணு அப்படின்னு சொல்றாரு ஹம் much better இல்லைனா வர்றேன்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 ஹம் hostel ல தங்கலாம் இல்லைன்னா room எடுத்து கூட தங்கிக்கலாம் ஹம் room எடுத்து room எடுத்து தங்கறது கூட கொஞ்சம் better இல்ல hostel லயே தங்கினா கூட பாத்துக்கலாம் சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த பஞ்சாயத்~ எந்த இதுவும் இருக்காது okay bro hostel னா கூட பரவாயில்லை தங்கிக்கலாம் bro ஒரே நிமிஷம் பதினாலு second பதினாலு நிமிஷம் வந்துடுச்சு இன்னும் முப்பது second தான் இருக்கு

correct ஆ பண்ணிடுங்க அதை மட்டும் சரி love எல்லாம் எப்படி போது? love எங்க போது சும்மா ஒரு நாலு பிள்ளைகிட்ட message பண்ணா அதை வந்து love ன்னு நினைச்சா நான் என்ன பண்றது ஒண்ணு போயிட்டிருந்துச்சு ஆனா இப்ப எதுவும் போறதில்ல bro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

bro off பண்ணு bro

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மீனா education கல்வி கல்விக்கரையில கற்பவர்

அழகா~ அழகான பொன்மொணி~ பொன்மொழிகள் பல மொழிகள் திருக்குறள் நம்ம என்னது கற்கறத பத்தி எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம கற்~ தான் கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. நம்ம கத்துக்கிட்டத நம்ம படிச்சு கத்துக்குட்டத ஆஹ் நமக்கும் கீழ உள்ளவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யணும். அவங்களுக்கு வந்து நம்ம கத்துக்கிட்டத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படீங்கறது தான் இந்த குறள்ல திருவள்ளுவர் அழகா சொல்லி இருக்காரு. அவர் வந்து கல்விக்காகவே தனி முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சொல்லியிருக்காரு. நம் கல்விய வந்து உதாரணமா வச்சு. நம்ம படிச்சிருப்போம் சின்ன class ல பாத்திருப்போம். கல்வி இல்லன்னா நம்ம இந்த காலத்துல வாழுறதே waste என்னைய பொறுத்த வரையும் கல்வி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும்

நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ fees ஆனாலும் பறவால்ல அப்படீனுட்டு தான் தின கூலிக்கு போயிட்டு அந்த குழந்தைய convent ல படிக்க வப்பாங்க. தான் பட்ட கஷ்டத்த படக்கூடாது அப்படீங்கறதுக்காக. அவங்க வந்து கல்வியோட அருமை பெருமைய அறிஞ்சுகிட்டு தன்னோட குழந்தைய பிற்காலத்துல கஷ்டப்படாம வளர்க்கணும் அப்படீங்கற எண்ணத்தோட வளர்க்கறாங்க. அப்போ வந்து அவங்க கல்வியோட முக்கியத்துவத்த எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க எ~ எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்க இப்போ அவங்க friends லாம் படிச்சுட்டு நல்ல வேலைல இருப்பாங்க ஆனா வந்து அவங்க வந்து தினமும் ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க அப்போ அவங்க வந்து ரொம்ப feel பண்ணியிருப்பாங்க மனதளவுல நம்ம வந்து படிக்க கூடிய கால கட்டங்கள்ல நம்ம படிச்சிருந்தோம்னாக்கா நம்ம இப்படி வந்து வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லையே அவங்க வந்து co~ coat உ suite எல்லாம் போட்டுட்டு car ல போறான். நம்ம வந்து தினம் இப்படி மூட்ட தூக்கிக்கிட்டு அழுக்கு வேஷ்டி சட்டையோட இருக்கோமே அப்படீன்னு சொல்லி ரொம்ப feel பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல அதை அவங்க பட்டு உணர்ந்து தான் குழந்தைங்க மாறக்கூடாது தான் குழந்தைங்க இந்த society ல வந்து இந்த சமூகத்துல நல்ல அந்தசஸ்துல இருக்கணும் நல்ல position ல இருக்கணும். ஒரு doctor ஆவோ ஒரு engineer ஆவோ ஒரு teacher ஆவோ இன்னைக்கி ஏதோ ஒரு வழி காட்டுதல்ல உம் அவங்க அவங்க வந்து கண்டிப்பா ஒரு நல்ல நிலமைய அடைஞ்சிருக்கணும் உம் என் புள்ள அவன் இந்த கூலியோட புள்ள தான் அப்படீங்கறத விட அந்த doctor ஓட அப்பா தான் இவரு அப்படீங்கற ஒரு பேரு வந்து எனக்கு கிடைச்சா ரொம்ப

நான் சொல்றேன். நான் கற்றறிஞ்சத இருபத்தியஞ்சு ரூபா நான் வாங்கிக்கிட்டு tuition நடத்தினேன் but ஆனா free tuition தான் நடத்தினேன். அவங்களோட parents அ திட்டி அவங்க கொடுக்கறத நான் எந்த ஒரு குழந்தைங்கக் கிட்டயுமே இவ்வளோ fees கொடுங்க அவ்வளோ fees கொடுங்க நீங்க கண்டிப்பா கொண்டுட்டு வரணும் அப்படீனெல்லாம் நான் யாருகிட்டயுமே கேட்கவே மாட்டேன். அவங்க கொடுக்கறத just நான் வாங்குவேன் அவ்வளோ தான். இப்போ என்னோட இதுல நான் tuition க்கு வந்தாங்க அதுல ஒரு பத்து பேர தான் அந்த fees அப்படீங்கறத கொடுப்பாங்க. நான் வந்து அவங்கள்ட fees எதிர்பாத்து எதையுமே நான் இது பண்ணவே இல்ல. நான் கத்துக்கிட்டத வந்து அவங்க கத்துக்கணும். நான் கத்துக்கிட்ட ஒரு தமிழ அவங்க கத்துக்கணும். நான் கத்துக்கிட்ட அந்த english அ அவங்க கத்துக்கணும். அவங்க நான் கத்துக்கிட்ட கத்துக்கு~ கத்துக்கிட்ட அந்த maths அ அவங்க கத்துக்கணும். என்னால முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லி கொடுப்பேன். அவங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் நான் கத்துக்கொடுப்பேன். அவங்ககிட்ட உள்ள skills என்ன அப்படீங்கறத பாத்து அவங்களுக்கு வந்து போட்டி conduct பண்ணி இது மாதிரி அவங்களோட மன இதை அறிஞ்சு மனநலம் அறிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் என்னையே மாத்திக்கிட்டேன். இதுனால எங்க அம்மா ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ஏன்னா என் ஊர சுத்தி எங்கெங்கயோ வந்து அந்த புள்ளைங்க எல்லாருமே நம்ம நம்ம tuition க்கு வருவாங்க. யாராவது நாலு பேர் கேட்கும் போது நான் இருக்கும் போது உங்க புள்ளையா அது உங்க புள்ளை தான் அந்த tuition எடுக்குதா அப்படீன்னு கேட்கும் போது எங்க அம்மா முகத்துல வர அந்த புன்னகைய வந்து நான் வார்த்தையால கண்டிப்பா வர்ணிக்கவே முடியாது. அதுக்காகவே நான் tuition எடுத்தேன். யாருட்டையுமே நான் force ஆ வந்து காசு கேட்கவும் இல்ல எதுவுமே நான் பண்ணதே இல்ல. அந்த பெத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடிய ஒரே சந்தோஷம் என்னது அந்த கல்வி அப்படீங்கறதுனால மட்டும் தான். நீங்க வந்து கோடி கோடியா பணத்த க~ கொட்டி கையில கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படீங்கறது இருக்காது. ஆனா ஒருத்தவங்க தன் குழந்தைய பத்தி புகழ்ந்து பேசும் போது அவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பாக்குறோம் இல்லையா அது வந்து எதுக்குமே ஈடாகாது. கடலுக்கு கூட ஈடாகாது. நான் உணர்ந்தது. என்னோட உணர்வு பூர்வமா நான் உணர்ந்தது. இப்போ அதுனால கல்வி அப்படீங்கறது வந்து ரொம்ப important ஆன ஒண்ணு. நம்ம வாழ்க்கையில. இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம். எங்கையாவது போணோம்~ போறோம் அப்படினாக்கா அந்த காலத்துலெலாம் நாங்க கல்வி படிச்சாங்களா எங்க தாத்தா பாட்டி கல்வி படிச்சாங்களா இப்போ நீ இப்போ தான் கல்வி படிக்கணும் சொல்லி நீ கட்டாயப் படுத்துறீங்க அப்போ எல்லாம் யார் படிச்சாங்க அப்போ வாழலையா அவங்க வந்து திறமைசாலியா இல்லையா மனக்கணக்கு போடலையா அவங்க வந்து இவ்வளோ அந்த நெல் கணக்கு இதெல்லாம் அவங்கெல்லாம் பாக்கவே இல்லையா அப்படீன்னு சொல்லி நீங்க ஆயிரத்தி எட்டு question கேட்கலாம். உண்மை தான் நான் ஒத்துக்கறேன். ஆனா அந்த மனக்கணக்கு அப்படீங்கறது கண்டிப்பா யாரு மூலமாவோ ஆஹ் நம்ம தாத்தா பாட்டி க~ கத்துக்கிட்டிருப்பாங்க அந்த காலத்துலெல்லாம் குருகுல கல்வி அப்படீங்கறது ஒண்ணு இருந்துச்சு. அதாவது அவங்க குருகுலத்துல போயிட்டு அங்க குரு கிட்ட சீடர்களாம் அவரு~ அவருக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சு ஆஹ் அதுக்கு அவங்க கிட்டேருந்து அங்க குருகுலத்துல நேரம் அங்க கொடுக்காமலா இருக்கணும் அந்த கல்விய உம் படிச்சுட்டு வந்து தான் வீட்டுல உள்ளவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு சொல்லி கொடுத்து அப்படி தான் அந்த காலத்துலேர்ந்து கல்விய வளர்த்து வந்துக்கிடிருந்தாங்களே தவிர அந்த காலத்துல வந்து பள்ளி கூடமும் பால்வாடியும் இது மாதிரி இல்ல இப்போ வந்து நம்ம வாழ கூடிய இந்த கால கட்டத்துல எல்லாமே சுத்தமா மாறி போச்சு system அப்படியே மாறிடிச்சு. அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படீன்னு பாத்தோம்னாக்கா இந்த கல்வி தான். கல்வில வந்து முன்னாடியெல்லாம் பொண்ணுங்களெல்லாம் பள்ளிக்கூடம் பக்கமே அனுப்ப மாட்டாங்க. இப்போ ஏன் circle எல்லாமே இருக்கட்டும் இப்போ ஒரு மூணு பொண்ணுங்க அந்த கொடும்பத்துல ஒரு பையன் இருந்தாக்கா ஒரு பொண்ண படிக்க வெப்பாங்க இரண்டு பொண்ண படிக்க வச்சாக்கா படிக்க வைக்க காசு இல்லன்னு சொல்லி நிருத்திடுவாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ண தான் படிக்க வப்பாங்க. இப்போ அதாவது இப்போ இருக்க generation ல அவங்களுக்கு வந்து ஏதோ ஓரளவு எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படீன்னு சொல்லி படிக்க வப்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவ்வளோ படிக்கறத்துக்கு ஆசை படுவாங்க. ஏன் அதுங்க படிச்சுட்டு வீட்டு வேலைக்கு போயிட்டு ஆஹ் அந்த கொடும்பத்த காப்பாத்தாதா ஏன் சுயநலமாயோசிக்கறாங்கன்னே தெரியல இப்போ தன்னோட அது அது மாதிரி ஒரு சில பெர்றோர் இருப்பாங்க. ஒரு சில பெர்றோர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா தான் பிள்ளை வந்து இந்த காலக்கட்டத்துல தன்னோட பெற்றவங்களையும் சார்ந்திருக்க கூடாது தன்னோட பிள்ளைங்களையும் சார்ந்திருக்க கூடாது தன் கணவனையும் சார்ந்திருக்க கூடாது அப்படீங்கறதுனால ஒவ்வொரு பெண் பிள்ளையையும் தவி தவித்து தான் நிலத்த வித்து தன்னோட மனைவி இருக்க நகை நட்டை வித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்குறாங்க. நம்ம யா~ யார் கிட்ட கட்டி கொடுத்தாலும் அந்த புள்ள போயிட்டு தான் படிச்ச படிப்ப வச்சு அந்த புள்ள முன்னேறிக்கும் தன்னோட life அ பாத்துக்கும் அப்படீங்கறதுனால அடிச்சு புடிச்சு ஒரு சில பெற்றோர்கள் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஆண் பிள்ளைகள் இப்போ வந்து ஆம்புள பிள்ளை இருக்கட்டும் தன் தான் கொடும்பத்த நிர்வகிக்கணும் அப்படீனாக்கா கண்டிப்பா ஒரு ஆண் குழந்தை வந்து படிச்சிந்திருச்சுனா அந்த கொடும்பத்தையே கவனிச்சுக்கும் இப்போ இந்த அக்கா தங்கச்சிக்கு தேவையானத செஞ்சு க~ கட்டி கொடுப்பாங்க உம் எல்லாத்தையுமே கல்யாணம் முடிஞ்சுது அக்கா தங்கச்சி செய்வாங்க நம்ம அப்பா அம்மாவ பாத்துப்பாங்க. இதை வந்து நம்ம தினம் தினம் வேலைக்கு போயிட்டோ ஆஹ் இது மாதிரி நம்ம வந்து அதுல சம்பாதிக்க முடியாது. நம்ம கல்வி மட்டும் தான் உம் உலகத்திலயே நிரந்தரமானது. இப்போ நீங்க வந்து ஆயிரம் தான் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனாலும் வெளியூருகளுக்கு வேலைக்கு போனாலும் அவங்க கொடுத்த time இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு நம்ம ஊருக்கு அவங்க மறுபடியும் எங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம சொந்த ஊருக்கு வந்து தான் ஆகணும். அந்த வேலைய மறந்துருவோம் அதுல உள்ள touch உம் போயிடும். ஆனா ஒருத்தன் வந்து தான்

அய்யோ அப்படி உடம்புல அந்த உயிர் போற வரையும் அந்த எழுத்து மறையாது. அந்த ஆனா ஆவன்னா உயிர் எழுத்துகள் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுமே அவன் first class ல படிச்சது அவன் சாகுற வரையும் அந்த உடம்ப விட்டு போகாது. அவனுக்கு வந்து அதுவே அவனோட life அ வந்து மாத்தும். இது தான் கல்வி. கல்வியோட அவசியம் இது தான்.

இந்த பூமியில உயிரினங்கள் அனைத்தும் இருக்கற வரையும் உயிரினங்கள் மறஞ்சாலும் நிலைத்து இருக்க கூடியது கல்வி ஒண்ணு மட்டும் தான். கல்விய வந்து தகுந்த முறையில நம்ம ஆணுக்கு கொடுத்தாலும் பெண்ணுக்கு கொடுத்தாலும் ஒரு கொடும்பத்த நிர்வகிச்சு கண்டிப்பா அந்த society ல நல்ல நிலமைல இருப்பாங்க. இதை வந்து நம்ம மட்டும் கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்.

So எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிங்க நல்ல இருக்கிங்கனு நம்புறே, நல்ல இருப்பிங்கனு நம்புரே. So இதுத நாந்த உங்க ரோஹன் நான் இப்போ என்ன பண்ணபோறோம்நா எத பத்தி பேச போறோம் அப்டினா Education கல்வி. இந்த காலகட்டத்துல கல்விக்குறது ரோம்ப முக்கியம்மனா ஒரு இத இருக்கு அது ஏ அப்டினு கேட்டிங்கனா எல்லாருக்கு தெரியு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. படிப்புத எப்போவோ ஒருத்தன நிக்க அவ யாரு என்னனு, நிர்ணயிக்குது. அவ எவ்ளோ பெரிய ஆலா இருந்தாலு சேரி படிச்சாத அவன வந்து மனுஷனாவே மதிக்குறாங்க இப்போ உள்ள காலத்துல. அது மரி அவங்க கைல காசு இருந்த மட்டுதா மதிக்கிராங்க. அந்த மாதிரி ஒரு Status ல இன்னிக்கு அந்த படிப்பு இருக்குது. அதாவது கல்வி இருக்குது. அந்த கல்வில இப்ப வந்து வியாபாரமாவோ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் ஒரு தப்பான காரியம். கல்வி எப்பவுமே வந்து எல்லாருக்கும், ஒரே மாதிரி . ஒரே ஆஹ் தரத்துல தான் குடுக்கனும். ஆஹ் இப்ப கூட CBSE Matric அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. என்னதான் பிரிவுகள் இருந்தாலும் ஏதோ வேறுபாடு இல்லாம, ஆனா எல்லா மாணவர்களுக்கும் தரமான கல்வி கொடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. இந்த கல்வி அப்டி நம்ம பாத்தோம் அப்டினா சின்ன வயசுல இருந்தே நம்ம கஷ்ட பட்டு,